Okay அம்மாவ convince பண்ணிரு நான் எங்க வீட்டுல வந்து பார்த்துக்கிறேன் ஆமா அம்மாதான் பார்த்துக்கணும் அம்மாதான் பார்த்துக்கணும் அவளும் இருக்கணும் இரண்டாவது என் husband ட்ட சொல்ல மாட்டேன் அப்படியா? ஓ என்ன job

ஹம் okay கேட்டுப்பாக்கிறேன் okay இது உம் உம் ஹம் okay உம் ஏன் கஷ்டமோ அதுக்கு இவ்வளவு time அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க முடியாதா? அதாவது office time போறோம் அப்போ school ம் office போறோம். ஒரு நாளைக்கு eight hours வந்து office யோ school ல யோ spend பண்றோம் அந்த மாதிரி கூட அதை ஒதுக்கி, நம்ம writ~ அஹ் write பண்ண முடியாது. ஹம் நிறையா okay ஹம் ஆமாம் உம் ஓ, அப்படியா? correct ஆ கொடுத்திறணும் seven days க்குள்ளே கொடுத்திறணும் ஆஹ் அந்த return க்கு வந்து forms கொடுப்பாங்க அஹ் அஹ் content கொடுத்திருவாங்களோ okay four week க்கு வந்து seventy-five pages ஆ okay okay உம் okay okay But ஆனா வந்து, அஹ் office வந்துட்டா அதை பார்க்க முடியாது. அதை பார்த்தா office வரும் முடியாது ஏதாவது ஒண்ணு ஒண்ணு மட்டும்தான் தான் Comfortable இல்ல ஆஹ் okay okay ஆமா கண்டிப்பா ஆ அவங்க school விட்டு வர்றதுக்குள்ள அதை முடிச்சுட்டா okay நம்ம முடிக்கல அப்படின்னா குழந்தைங்களோட time spen~ பண்ண மாதிரி spend பண்ண முடியாது உம்

ஆமாம் okay okay உம் உம் கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆமாம் Office மட்டும் போதும்னு நினைச்சுட்டீங்க உம் கண்டிப்பா அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படக் கூடாதுல்ல அப்படியா ஆமா register பண்ணிட்டா கொடுக்க மாட்டாங்க அஹ் ஆனா ஆனா அந்த one week எழுத் register பண்ணிட்டு நம்ம forms வாங்கி எழுதிட்டு மறுபடியும் நம்ம return பண்ணும் போது நமக்கு மறுபடியும் thousand five hundred கொடுத்திருவாங்களா? salary அஹ் ஒரே ஆள் மட்டும் எழுதணும் உம் நான் மட்டும் ஆமா ஆமா உம் okay okay உம் நான் வந்து பாக்குறேன் அவங்க என்ன அதை எப்படி content இருக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு என்ன சொல்றாங்க procedure எப்படின்னு கேட்டுக்கிறேன் பிடிக்கலை அப்படின்னா விட்டுட்டு ஒரு office கேட்கிறேன் அங்க vacancy இருக்கா, என்னன்னு கூப்பிடறாங்களா, நம்மள அப்படின்னு பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு அதுல experience இல்லாததுனால கொஞ்சம் doubt ஆ இருக்கு Okay okay ஆஹ் okay ஆஹ் உம் சரிங்க sir அதனால வேணா வரலாம் உம் அப்ப return work வேண்டாம் okay உம் Okay okay கண்டிப்பா ஆமா ஆமா ஆமா சொல்ல முடியாது நானே பார்த்துகிறேன் அப்ப நான் வந்து resume எடுத்துட்டு வரணுமா sister? Resume ம் வேற எதுவும் எடுத்துட்டு வரணுமா? உம் உம் உம் உம் சரி okay என்ன சொல்லுராகனு பாக்கலாம் Training மாதிரியா okay உம் அதாவது புரியாத ஒரு job க்கு போகும்போதும் நமக்கு confusion இருக்கும் questions இருக்கும் questions இருக்கும் ஆஹ் அதனால தான் பார்த்தேன் ஆனா but நீங்க இருக்கீங்கன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை ஏதோ கொஞ்சம் confident ஆ இருக்கு வரலாம் ஆமா என்ன doubts ன்னா கேட்கலாம் ஆஹ் okay okay ஆ நீங்க one month ஆச்சு இப்போ என்ன sister? பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இப்போ உங்களுக்கு okay ஹம் ஆமா ஆமா ஏன்னா அந்த time க்கு வீட்டுக்கு போயிடலாம் உம் உம் ஆமா

ஹம் okay உம் ஆமா okay உம் உம் இல்ல அம்மாட்ட நான் பேசுறேன் அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க Job எனக்கு பிடிச்சிகிச்சு நா okay ஏன்னா நான் பிடிக்காத இடத்துக்கு போக மாட்டேன்னு அவங்களுக்கே தெரியும் sister பிடிக்கலைன்னா நான் சொல்லிடுவேன் அது school ஆ இருந்தாலும் சரி வேற எங்க இருந்தாலும் சரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உன்னோட husband அ கேட்டுக்கோ அப்படின்னு என்ன நா எடுக்க சொல்லுவாரு but நான் அவருகிட்ட கேட்க மாட்டேன் கேட்க போறது இல்லை அவர் எப்படி react பண்ணுவாரு எனக்கு தெரியும் அவரு அங்கதானே இருக்காரு நம்ம ஊர்ல எந்த தப்பும் பண்ணலயேன்னு job க்கு தானே வரோம் என்ன school ன்னா அவரு ஒண்ணும் சொல்ல மாட்டாரு நம்ம அந்த line படிச்சிருக்கிறதுனால அவர் வந்துகிட்டு நான் school க்கு போறேன்னே continue பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் and இல்ல அப்டிலாம் இருக்காது திடீர்ன்னு வந்தாலுமே நான் அந்த timing எனக்கு school timing தானே வருது அவர் என்ன என் பின்னாடியே வந்து school க்கு போறியா? எங்க போற? என்ன பார்க்கப் போறாரு? அந்த மாதிரி இல்லை but இந்த line வந்து ஏத்துக்க மாட்டாரு அது எனக்கு நல்லா தெரியும் ஆம telecalling ன்னா கட்டாயம் விட மாட்டாங்க so அது எதுக்கு ஆனா இங்க நல்லா நமக்கு full ladies தான் நமக்கு comfortable ஆ இருக்குங்குறப்பும் எந்த பயமும் இல்ல அவரு வந்தாருன்னா வந்து இங்கே இருந்து இருக்கும்போது எப்போதும் போல as usual school போக போற மாரி saree ஓட வந்து நாலு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போயிற வேண்டியது தான் ஆமா கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அதுதான் உண்மை சொல்லாம வரவேண்டியதுதான் ஆ பார்த்துக்கோ அடுத்த academy வரைக்கும் plan பண்ணுவோம் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை அவர் வந்தாலும் ஒரு ten ஆ இல்ல வந்து நம்ம அ~ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா நீங்க இருக்கீங்க doubt ன்னா அவங்களும் training குடுப்பாங்க நீங்களும் எதாவது doubts னா சொல்லுவீங்க but அது ஒண்ணு புரிஞ்சுட்டமே செய்ய முடியாதா என்ன? அதனால ஒரு confident ல வர்றேன் ஆ ஆமா maximum எனக்கு இந்த system work அந்த மாறி நான் எதுவுமே இது எடுத்து பண்ணதில்லை ஒரு ஆஹ் அதுல கொஞ்சம் doubt வந்தா நீங்க சொல்லித் தருவீங்க இது பழகிக்கலாமே அதுவும் கொஞ்சம் கத்துக்கலாம் basic தெரியும் but உள்ளே போய் இது இது அப்படின்னு எனக்கு அவ்வளவா clear ஆ perfect ஆ எல்லாம் தெரியாது ஏன்னா school ல வந்து அது தெரியும் ஆ இது school ல இருந்து system த்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல only வந்து பாடம் எடுக்கப் போறோம் சொல்லி குடுக்க போறோம் வர போறோம் mobile கூட அங்க எடுக்கக் கூடாது கொண்டு போய் staffroom வச்சிட்டு return school விடும்போதுதான் mobile எடுத்திட்டு வர்றோம் so ஆஹ் வீட்டுல வந்துதான் mobile பார்ப்பேன் ஆஹ் அது தான் சரி ஒரு one month போச்சுன்னா அதுவும் கொஞ்சம் பழகிக்குறுவோம் அஹ் இது எனக்கு கிடைச்ச ஒரு கொஞ்சம் different ஆன ஒரு என்ன சொல்றது காலம்ன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான்கொஞ்சம் பார்ப்போம் ஆமா அதுதான் சொல்றேன் இப்ப இவர் வறாருன்னா ஒரு fifteen days கூட இருப்பாரு அதுக்காக நான் வந்து வேலையை விட முடியாதுல? இல்லையா sister? உம் அந்த மாதிரி சமயத்தில் வேளையை விட முடியாது எங்கயாவுது வெளியே போணா கூட ரெண்டு நாள் ஒரு நாள் leave குடுப்பாங்கல? அதுலா okay தானே? உம் அது போதும் அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணும் அதனால வரேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத ஆ அது நா சமாளிச்சுக்கிறேன் அவர்கிட்ட அம்மாட்ட மட்டும் permission ஆமா அம்மாட்ட மட்டும் permission வாங்கிட்டு ஆ என்னபாப்பா பாத்துக்கணும் அவங்க so நா வர்றேன் ஆஹ் என்னைக்கு sister? நாளைக்கே உம் சொல்லுங்க உம் அஹ் உம்

அஹ் okay ஆ okay சொல்லிடுறேன் ஆமா யார்ட்ட அண்ணாட்ட சொல்லவா? ஆஹா அவங்கிட்ட சொல்ல முடியாது அம்மாட்ட தா எனக்கு சொல்லுவே ஆஹ் school க்கு போறேன்னு அப்போச்செரி பொய் சொல்றது தப்புதான் but நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிடுவாங்க. டக்குனு அத அப்படியே அத mind ல இருந்து erase பண்ணிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும் ஆமா மறுபடியும் நம்ம அவர்கிட்ட கேட்க முடியாது

அப்ப அது வரைக்கும் wait பண்ணணும்னு சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்லிட்டு நம்ம struggle பண்ணிட்டு நானே ஒரு decision எடுத்து வரவேண்டியதுதான் கேட்கிறப்போ சொல்லிக்க வேண்டியதுதான் அவருக்கு நம்பிக்கை இருக்கு அது எப்போ ஹம் Pressure ன்னா என்ன சொல்றது அந்த exam சமயத்துல இருக்கும் பசங்களுக்கு நல்லா coaching குடுக்கறமே அந்த மாதிரி அ mark எடுக்க வைக்கணுமே parents கேட்பாங்களே

வீட்டுக்கு போய் pressure இருக்கக் கூடாது என்ன sister? ஹம் அந்த வேலையை இங்கேயே முடிச்சிடணும். ஆமா ஹம் அது ஹம் ஆம் ஆமா ஆமா அதான் அதுதான் எனக்கு. ஆஹ் அதான் எனக்கும் தோணுது. நீங்க ரெண்டு குழந்தையை வச்சு நீங்கலே okay ங்கும்போது எனக்கும் ஏனா local ல வேற போயிடுச்சா so bus ஏறி வெளியில போவ இருக்காது ஹம் ஹம் சரி சரி எனக்கு five minutes தானே bus அப்படியே எடுத்தாலும் ஒரு ten minutes ஆகும் bus இருக்கு ten minutes ல வந்துரலாம் உம் okay அப்போ no problem அப்புறம் நீங்க கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க நானும் வந்து கேட்டுட்டு என்னென்ன rules regulations எல்லாம் சொல்றாங்களோ proper ஆ என்னென்ன சொல்றாங்களோ கேட்டுக்குறேன் okay கேட்டுட்டு அம்மா கிட்ட அதுக்கு அப்புறம் சொல்ற நேர்ல தான் வரேன் ஹம் நேர வரேன் இடம் எப்படி இருக்கு office எப்படி இருக்கு பாத்துட்டு கேட்டு ஹம் எனக்கு என்ன suitable ஆகாது ஹம் okay ஆஹ் ச்செரி ஆமா கண்டிப்பா ஆமா ஆஹ் கண்டிப்பா ஆமா ஆமா கண்டிப்பா ஆஹ் இது எப்டி அஹ் சுடிதார் அந்த மாதிரி நம்ம அத~ உம் no problem okay ஹம் Biometric அந்த மாதிரிலாம் இருக்கா? இல்ல time க்கு உள்ள வந்துடனும் okay okay ஹம்

கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அதா ஒருத்தவங்க அந்த இதுல~ இருந் அந்த field இருக்கும் போது தா அவங்க சொல்றது அவங்க நல்லா இல்லனா சொல்லிடுவாங்க அதான் நீங்க best எனக்கு நீங்க best friend அப்போ சொல்லிடுவீங்க ய வேண்டாம் வர வேணாம் அப்படின்னு நீங்க வாங்கனு சொல்லும் போதுதா உங்களுக்கு சரின்னு படுது அதுனால நீங்க சொல்றிங்க ஆஹ் நீங்க ஆம் family தான் அதனால எனக்கு தெரியும் உம் அப்போ okay ஹம் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் ஹம் ஆஹ் okay ஹம்

ஹம் ஹம் okay address சொல்லுங்க நான் வந்துடறேன் வந்துட்டு நீங்களும் கொஞ்சம் பேசுங்க ஹம் சரி பாப்பா வீட்ல தான் இருக்கா half yearly leave அ ஜனவரி இர~ ஜனவரி இரண்டுஆம் தேதி தான் school So வீட்லதான் இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆமா வீட்லதான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்காது

கண்டிப்பா கண்டிப்பா sister கட்டாயம் வர்றேன் நான் வந்துட்டு ஆமா இல்ல கண்டிப்பா கண்டிப்பா

ஆ பா ஜி அப்துல் கலாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் அதாவது ஆவுல் பக்கிர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் என்கிறது தான் அவருடைய முழு பெயர் பொதுவாக இவர் வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் என்றும் கூப்பிடுறாங்க இவர் இந்தியாவோட பதினோராவது குடியரசு தலைவரா பணியாற்றி இருக்காரு இவரு இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார் இவர் தமிழ் நாட்டில் உள்ள இராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார் திருச்சிராப்பள்ளியில்ல உள்ள தூய வளனார் கல்லூரியில் இயற்பியலும் தொழில்நுட்பக் கல்லூரியில் வி~ விண்வெளி பொறியியலும் படித்தார் கலாம் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்பதற்கு முன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார் ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டினால் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் நடந்த முதல் அணு ஆயுத சோதனைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்று எட்டாம் ஆண்டில் நடந்த பொக்ரான் இரண்டு அணு ஆயுத சோ~ பரிசோதனையில் நிறுவன தொழில்நுட்ப

அவர் பாட்னா அஸ்தினாபூரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனங்களில் ஒரு வகை போராசிரியராகவும் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் வேந்தராகவும் சென்னை அண்ணா மற்றும் அஹ் மைசூர் பக்கலைக்கழகங்களில் பேரசிரியராகவும் பணியாற்றியதோடு சோமாலியாவில் உள்ள பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவங்களின் துணை வருகை பேராசியராகவும் பணியாற்றினார் கலாம் தனது இந்தியா இரண்டாயிரத்தி இருவது என்ற புத்தகத்தில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற திட்டங்களை முன்மொழிந்துள்ளார் தென் கொரியாவில் அவருடைய புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு பிரதிகளாக மாற்றுவதற்காக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன அவர் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா உட்பட பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளார். கலாம் தனது ஊக்குவிக்கும் முறையிலான பேச்சுக்களாலும் இந்திய மாணவ சமூகத்துடன் கலந்துரையாடல்களாலும் பெரிதும் அறியப்படுகிறார்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

ஒரு படகுச் சொந்தகாரரும் மரைக்காயரும் ஆன ஜைனுலாப்தீன் மற்றும் இல்லத்தரசி இல்லத்தரசி ஆஷியாம்மா ஆகியோருக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தார் இவர் வறுமையான பின்னணியிலிருந்து வந்தவர் என்பதால்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

என்றாலும் பிரகாசமான மாணவனாகவும் கற்பதில் திடமான ஆர்வமும் படிப்பிற்காக முக்கியமாக கணக்கு பாடத்திற்காக பல மணி நேரங்கள் செலவழிப்பவராகவும் இவர் சித்தரிக்கப்படுகிறார் இராமேஸ்வரம் தொடக்க பள்ளியில்

கலாமிற்கு இயற்பியலில் ஆர்வம் இல்லாது போனதால் பின்னாளில் இந்த நான்கு ஆண்டு படிப்பைக் குறித்து வருத்தப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டில் அஹ் சென்னையில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்காக சென்னை சென்றார் அங்கு அவர் முதுகலை பட்டமும் பெற்றார் கலாம் பல புகழ்மிக்க முனைவர் பட்டங்களை பெற்றிருந்தாலும் முறையான படிப்பை சென்னையில் படித்து முதுகலை பட்டப்படிப்பை கொண்டு முடித்தார்

பின்னர் அவர் நான் உனக்கு அதிக பளு கொடுத்து எளிதில்லாத காலக்கெடுவை விதித்தேன் என்று கூறினார் அறிவியல் அவருடைய அறிவியல் பணித்துறையை பற்றி இப்பொழுது பார்ப்போம் சென்னை தொழில்நுட்ப நிறுவனம் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவதாம் ஆண்டில் பட்டப்படிப்பை முடித்த காலம் முடித்த கலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் முதன்மை அறிவியலாளராக சேர்ந்தார் கலாம் இந்திய இராணுவத்திற்காக ஒரு சிறிய ஹெலிகாப்டரை வடிவமைத்துக் கொடுத்து பணி~ பணித்துறையை தொடங்கினார் இருப்பினும் அவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் சேர்ந்து அஹ் குறித்து வித ஒரு வித மனக்குறையுடன் இருந்தார் புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளர் விக்ரம் சாராபாயின் கீழ் இயங்கி வந்த ஒரு குழுவின் அங்கமாகவும் கலாம் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் பாய்ச்சுதல் வாகனம் திட்டத்தின் இயக்குனர் ஆனார் அஹ் ரோகிணி செயற்கைக்கோளை புவிச்சுற்றின் அருகே வெற்றிகரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஏவியது கலாமின் வாழ்வில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்ததில் மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்டது கலாம் அஹ் திட்டத்தில் வேலை செய்ய தொடங்கிய பிறகுதான் தன்னையே கண்டுபிடித்ததாகக் கூறப்படுகிறது. கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் விரிவுப்படுத்தக்கூடிய விண்கலத் திட்டத்தில் தனித்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கலாம் அரசாங்கத்தின் இசைவு மற்றும் மேலும் பல பொறியாளர்களை அந்தத் திட்டத்தில் சேர்த்துக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் அறுபத்தி நான்கில் அவர் நாசாவின் ஆஹ் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள விண்வெளி மையம் மற்றும் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள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 இரண்டு திட்டங்களும் வெற்றிகரமாக முடிந்தன கலாம் அணு ஆயுத வடிவமைப்பு வளர்ச்சி மற்றும் சோதனைத் தள முன்னேற்பாடு ஆகியவற்றில் பங்கேற்~ பங்கேற்காத போதிலும் நாட்டின் முதல் அணு ஆயுத சோதனையாக புன்னகைக்கும் புத்தன் திட்டத்தைக் காண்பதற்காக ராஜா ராமண்ணாவால் முனைய எறி~ ஏறிகணை ஆய்வகத்தின் பதிலியாக அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில்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 எறிகணை உற்பத்திக்காக அஹ் திட்டம் ஒன்றை வடிவமைத்தார். அதில் வாலியன்ட் செயல் திட்டம் என்ற இரு திட்டங்களை இயக்கினார் மத்திய அமைச்சரவை மறுத்த போதிலும் தலைவர் இந்திரா காந்தி

தலைமை பங்கு வகித்தார் அவரது ஆராய்ச்சி மற்றும் கல்வி தலைமையால் அவருக்கு கிடைத்த பெரும் வெற்றி மற்றும் மரியாதையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவரை அரசாங்கம் தனது இயக்கத்தின் கீழ் ஒரு கூடுதல் ஏவுகணை திட்டத்தைத் துவக்க தூண்டியது கலாம் மற்றும் முனைவர் வி எஸ் ஆஹ் அருணாச்சலம் உலோகவியல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சரின் அறிவியல் ஆலோசகரும் அப்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த வெங்கட்ராமனின் யோசனையைப் பின்பற்றி ஒரே சமையத்தில பல ஏவுகணைகளின் தயாரிப்பில் ஈடுபட்டார். ஆர் வெங்கட்ராமன் ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டப்பணிக்காக முன்னூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய நடுவண் அரசின் ஒப்புதல் பெறுவதற்காகவும் கலாமை தலைமை நிர்வாகியாக்கவும் காரணமாக இருந்தார் அக்னி இடைநிலை தூர ஏவுகணை ஆஹ் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை மற்றும் பல ஏவுகணைகளை உருவாக்குவதில் ஏற்படும் தவறான நிர்வாகம் அதிக செலவு மற்றும் கால விரயம் பற்றி குறையாக பேசப்பட்டாலும் கலாம் இந்த திட்டத்தில் தலைமை பங்கு வகித்தார் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் ஆஹ் தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்பது வரை அவர் பிரதமரின் தலைமை அறிவியல் ஆலோசகராகவும், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் இருந்தார் அவர் இந்த சமயத்தில் நடந்த அணு ஆயுத சோதனையில் தீவிர அரசியல் மற்றும் தொழில்நுட்ப பங்களித்தார் சோதனை கட்டத்தில் கலாம், ஆர் சிதம்பரத்துடன் சேர்ந்து தலைமை திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார் ஊடகங்கள் எடுத்த புகைப்படங்கள் கலாமை நாட்டின் உயர்மட்ட அணு அறிவியலாளராக உயர்த்திக்காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று எட்டில் கலாம் இதயம் சார்ந்த மருத்துவரான மருத்துவர் சோமராசுடன் சேர்ந்து ஒரு குறைந்த செலவு coronary உருவாக்கினார் இது அவர்களை பெருமைபடுத்தும் வகையில் ஆஹ் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கிராமப்புறங்களில் உள்ள வழிமுறைக்காக இவர்கள் வடிவமைத்த கணினி என்று பெயரிடப்பட்டது.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

நேற்று வந்து எந்த ஹைதராபாத்தா நேத்து டெல்லிக்கும் கொல்கத்தாவுக்கும் இருந்துச்சு எந்த ஊருன்னு தெரியல ஆஹ் நேத்து ரெண்டு match first match வந்து RCB க்கும்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

ஆனா bowling ல நல்லா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

toss ஜெயிச்சு சென்னை bowling எடுத்துருப்பாங்களாட்டுருக்குது

ஆஹ் bowling போட்டு அவங்களும் மூணு over க்கு இருபத்தி மூணு அடிச்சிட்டாங்க ஹைதராபாத்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

ஆஹ் இது KKR ரோடதான் நூறு அடிச்சிட்டான் KKR ரோடையான்னு தெரியலை ஆனா நூறு அடிச்சிட்டான்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

century அடிச்சான் அப்புறம் அடுத்த match நேற்று night ஒரு match நடந்துச்சு இல்லை

அதுல வந்து இதுதான் டெல்லிதான் ஜெயிச்சாங்க இது அதுதான் டெல்லிக்கு first வெற்றி ஆறு match

ஆஹ் அஞ்சு தோத்துட்டாங்க அதுவும் கஷ்டப்பட்டுதான் ஜெயிச்சாங்க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

அஹ் மும்பை இண்டியன்ஸோட கஷ்டப்பட்டுதான் தோத்தாணுங்க அதுக்கப்புறம் பஞ்சாப்போடதான் ரொம்ப அதிக run தோத்துட்டாங்க அறுபது run என்னவோ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

` correct ஆ ஜெயிச்சுருவாங்க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 அதான் போன time RCB team ஏ உக்காந்து sofa ல உட்கார்ந்து match பாத்துட்டு இருந்தாங்க first ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடின்னா காலைல விராத் கோலி ABD எப்படியும் ஜெயிச்சுரும்னோ என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க ABD out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

team னு

உம் ஆனா RCB தான் பாவம் RCB யும் பாவம் டெல்லியும் பாவம்